லீனக்ஸ் ஆபரேடிங் சிஸ்டம் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் சில அடிப்படை கமாண்ட்களை காணலாம்
லினக்ஸ் ஆபரேடிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறேன்
லீனக்ஸ் துவக்க பாடங்கள் உங்களுக்கு தெரியும் என கொள்கிறேன்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
இதில் கமாண்ட் மற்றும் கமாண்ட் இன்டர்ப்ரேடர் என்றால் என்ன என காணலாம்
பின் மேன் கமாண்டை பயன்படுத்தி லினக்ஸில் உதவி பெறுவதை காணலாம்
முதல் கேள்வி கமாண்ட் என்றால் என்ன
லீனக்ஸ் கமாண்ட் கள் சில சொற்கள் அடங்கிய தொடர்
அதை உள்ளிட சில செயல்கள் நிகழும்
கமாண்ட்கள் அறிதாகவே நான்கு எழுத்துக்களுக்கு மேல் இருக்கும்
எல்எஸ் ஹு பிஎஸ்ps போல
இவை கீழ் நிலை எழுத்திலேயே இருக்கும்
கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை
உதாரணம் பார்க்கலாம்
அப்ளிகேஷன்ஸ் மெனுவுக்கு போகலாம்
ஆக்சசரிஸ் ஐ தேர்ந்தெடுத்து பின் கிடைக்கும் தேர்வுகளில் டெர்மினல் மீது சொடுக்குங்கள்
சாளரத்தில் டாலர் குறி ஒன்று பக்கத்தில் கர்சர் கண் சிமிட்டுவதை காணலாம்
இங்குதான் கமாண்ட் டைப் செய்ய வேண்டும்
ஹு என டைப் செய்து என்டர் செய்க லாக் இன் செய்திருக்கும் எல்லாருடைய பெயர்களையும் காணலாம்
உண்மையில் இப்போது நாம் லாக் இன் செய்திருக்கும் எல்லார் பெயர்களையும் காண ஒரு கமாண்டை செயலாக்கினோம்
சில எழுத்துக்களின் தொடரை எது ஒரு கமாண்ட் ஆக மாற்றி செயலாக்கியது
இதுதான் கமாண்ட் இன்டர்ப்ரேடர் என்னும் ஷெல் இன் வேலை
நமக்கும் லீனக்ஸுக்கும் நடுவில் ஒரு இடைமுகமாக செயல்படுவதே ஷெல் என்ற அப்ளிகேஷன்
இது ஆபரேடிங் சிஸ்டம் நாம் உள்ளிடும் கமாண்டை செயலாக்க உதவுகிறது
லீனக்ஸில் பல ஷெல்களை நிறுவி வெவ்வேறு பயனர்கள்
விரும்பிய ஷெல்லை தேர்ந்தெடுத்துக்கொள்ள இயலும்
லினக்ஸில் வழக்கமாக நிறுவப்படும் ஸ்டாண்டர்ட் ஷெல்
ஸ்லாஷ் பின்bin ச்லாஷ் எஸ்ஹெச் என்பதாகும்
இது பாஷ் என சொல்லப்படுகிறது
இது க்னூ கருவிகளில் உள்ள க்னூ பார்ன் அகெய்ன் ஷெல் ஆகும்
பார்க்கப்போகும் கமாண்ட்கள் அநேகமாக பாரம்பரியமானவை
அநேகமாக எல்லா லீனக்ஸ் ஷெல்களிலும் சில சிறிய மாறுதல்களுடன் வேலை செய்யும்
இருப்பினும் உதாரணங்கள் காட்ட பாஷ் ஷெல்லையே பயன்படுத்துவோம்
ஏனெனில் பாஷ் எல்லா யூனிக்ஸ் தளத்துக்கும் எடுத்துச்செல்லக் கூடிய பிரபலமான ஷெல்
மற்ற ஷெல்கள் போர்ன் ஷெல் இதுவே ஒரிஜினல் யூனிக்ஸ் ஷெல் சி ஷெல் கார்ன் ஷெல் நாம் பயன்படுத்துவதை அறிய
டெர்மினலி ல் டைப் செய்க எகோ ஸ்பேஸ் டாலர் பின் மேல் நிலை எழுத்துக்களில் ஷெல்
என்டர் விசையை தட்டுவோம்
சாதரணமாக அவுட்புட் ஸ்லாஷ் பின்bin ச்லாஷ் பாஷ் என்பது
இது பாஷ் ஷெல் ஆகும்
வெவ்வேறு ஷெல்களை இயக்குவதற்கு வெவ்வேறு முறைகள் உள்ளன
அவை பின் ஒரு டுடோரியலில் சொல்லப்படும்
கமாண்ட்கள் அநேகமாக சி மொழியில் எழுதப்பட்ட அப்ளிகேஷன் கள் அடங்கிய கோப்பு இந்த பைல்கள் டிரக்டரிகளில் உள்ளன
கமாண்ட் சேமிக்கப்பட்டுள்ள இடத்தை அறிய டைப் கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம்
எழுதுவோம் டைப் ஸ்பேஸ் பிஎஸ்ps
என்டரை தட்டுவோம்
பிஎஸ்ps என்பது உண்மையில் ஸ்லாஷ் பின்bin டிரக்டரியில் உள்ள பைல் என காட்டுகிறது
நாம் ஒரு கமாண்டை உள்ளிட்டால் ஷெல் பெயர் பொருத்தம் உள்ள பைல் ஐ ஒரு டிரக்டரி பட்டியலில் தேடுகிறது
அது கண்டு பிடிக்கப்பட்டால் பைலுக்கு பொருத்தமான ப்ரொக்ராம் செயலாகிறது
இல்லையானால் கமாண்ட் காணப்படவில்லை என்று பிழை காணப்படுகிறது
தேட வேண்டிய டிரக்டரி பட்டியல் பாத்PATH வேரியபில் இல் குறிப்பிட்டு இருக்கும்
இந்த பட்டியலை பார்க்க டைப் செய்க
எகோ ஸ்பேஸ் டாலர் பின் மேல் எழுத்துக்களில் பாத்PATH என்டர் விசையை தட்டுவோம் கமாண்ட் களை பற்றி பேசும்போது ஒரு முக்கிய விஷயம் நமக்கு தெரிய வேண்டும்
லீனக்ஸ் கமாண்ட் களில் இரண்டு வகை வெளிசார் கமாண்ட் உள்சார் கமாண்ட்
தனி பைல்கள் ப்ரொக்ராம் ஆக உள்ளவை வெளிசார் கமாண்ட் கள்
இப்படித்தான் லினக்ஸில் பல கமாண்ட் கள் இருக்கும்
ஆனால் சில கமாண்ட் களின் செயல்பாடு ஷெல்லிலேயே எழுதப்பட்டு இருக்கும்
அவை தனி பைல்களாக இராது
இவை உள்சார் கமாண்ட் கள்
நாம் பின்னால் பார்க்கப்போவது போல எகோ கமாண்ட் உள்சார் கமாண்ட்
டெர்மினலுக்கு போய் டைப் செய்யலாம் டைப் ஸ்பேஸ் எகோ
என்டரை தட்டுவோம் அவுட்புட் எச்சோ இஸ் ஆ ஷெல் பில்ட்டின்
பைலின் பெயரை தராமல் கமாண்ட் யின் செயலாக்கம் ஷெல் உள் சார்ந்தது என்கிறது
ஆகவே இது உள் சார் கமாண்ட்
புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் கமாண்ட் களில் அமைப்பு
கமாண்ட் கள் ஒரு சொல் அல்லது வெள்ளை இடத்தால் பிரிக்கப்பட்ட பல சொற்களாக இருக்கலாம்
பல சொற்களாக இருந்தால் முதலில் காண்பதுதான் கமாண்ட்
பின்னால் காண்பது ஆர்குமென்ட்
ஆர்குமென்ட் என்பது ஆப்ஷன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அல்லது பைல் பெயராக இருக்கலாம்
குறித்துள்ள ஆப்ஷனை பொறுத்து ஒரு கமாண்ட் பல்வேறு வேலைகளை செய்யக்கூடும்
அவை சாதாரணமாக ஒன்று அல்லது இரண்டு கழித்தல் குறிகளை முன்னொட்டாக கொண்டு இருக்கும்
இவை முறையே ஷார்ட் அல்லது லாங் ஆப்ஷன்ஸ் எனப்படும்
டெர்மினலுக்கு சென்று கமாண்ட் களை டைப் செய்து அவுட்புட் களை பாருங்கள்
டெர்மினலை துடைக்க கிளியர் என டைப் செய்வோம்
எல்எஸ் என டைப் செய்து என்டர் செய்வோம்
மீண்டும் கிளியர் என டைப் செய்து என்டர் செய்வோம்
இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஏ என டைப் செய்து என்டர் செய்வோம்
டெர்மினலை துடைக்க கிளியர் என டைப் செய்வோம்
இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஹைபன் ஆல் என டைப் செய்து என்டர் செய்வோம்
கிளியர் என டைப் செய்து துடைப்போம்
இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் டிd என டைப் செய்து என்டர் செய்வோம்
இப்போதைக்கு ஆப்ஷன்களால் எப்படி கமாண்டின் நடத்தை மாறுகிறது என கண்டு கொள்வது போதும்
லினக்ஸில் பல கமாண்ட் கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் பல வேறு ஆப்ஷன்ஸ் உள்ளன
பின்னால் காண்போம் பல கமாண்ட் களை ஒன்றாகவும் சேர்க்கலாம்
அது சரி எப்படி இத்தனை கமாண்ட் களை நினைவில் வைத்துக்கொள்வது
அப்படி நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை
லினக்ஸில் அருமையான ஆன் லைன் உதவி உள்ளது
மேன் கமாண்ட் கணினியில் உள்ள அத்தனை கமாண்ட் களுக்கும் ஆவணத்தை கொடுக்க முடியும்
உதாரணமாக எல்எஸ் கமாண்ட் பற்றி அறிய டெர்மினலுக்கு செல்லலாம்
மேன் கமாண்டை எல்எஸ் என்ற ஆர்குமென்ட்டுடன் உள்ளிட வேண்டும்
அதாவது டைப் செய்க மேன் ஸ்பேஸ் எல்எஸ்
என்டர் செய்க
வெளியேற க்யு விசையை அழுத்த வேண்டும்
மேன் என்பது கையேட்டு அழைப்பி
மேன் க்கு தரும் ஒவ்வொரு ஆர்குமென்ட்டும் சாதரணமாக ப்ரோகிராம் அப்ளிகேஷன் அல்லது பங்க்ஷனின் பெயர்
ஒவ்வொரு ஆர்குமென்ட்டுடன் தொடர்புள்ள கையேட்டு பக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டு காட்டப்படும்
ஒரு பகுதியை மட்டும் குறிப்பிட்டால் கையேட்டில் அந்த பகுதியில் மட்டுமே தேட மேன் பணிக்கப்படும்
முன்னிருப்பு என்னவென்றால் ஒரு வரையறுக்கப்பட்ட பார்மேட்டில் எல்லா பகுதிகளுமே தேடப்படும்
பக்கம் பல பகுதிகளில் இருந்தாலும் முதல் பக்கம் மட்டுமே காட்டப்படும்
மேன் என்ற கமாண்ட் பற்றி மேலும் அறிய மேன் கமாண்டை யே பயன்படுத்தலாம்
டெர்மினலுக்கு சென்று மேன் ஸ்பேஸ் மேன் என்று உள்ளிட்டு என்டர் செய்க
க்யு ஐ அழுத்தி வெளியே வரலாம்
மேன் கமாண்ட் க்கு பல ஆப்ஷன்ஸ் உள்ளன
பயனுள்ள சிலதை இங்கே சொல்கிறேன்
சில சமயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும்
ஆனால் அதை செய்ய என்ன கமாண்ட் என்று தெரியாது
என்ன செய்வது
மேன் ஹைபன் கே என்ற தேர்வை கொண்டு கமாண்ட் களின் பட்டியல் ஒன்றையும் அவற்றின் பயனையும் சுருக்கமாக காட்டும்
உதாரணமாக ஒரு அடைவை உருவாக்க நமக்கு சரியான கமாண்ட் தெரியாமல் இருக்கலாம்
ஆகவே நாம் டெர்மினலுக்கு போய் மேன் ஸ்பேஸ் ஹைபன் கே ஸ்பேஸ் டிரக்டரிஸ் என டைப் செய்து உள்ளிடுகிறோம்
இப்போது நமக்கு தேவையானது இங்கே இருக்கிறதா என்று ஒவ்வொரு கமாண்டை யும் பார்க்கலாம்
இதையே அப்ரோபோஸ் என்ற கமாண்டாலும் சாதிக்கலாம்
நாம் டெர்மினலுக்கு போய் அப்ரோபோஸ் ஸ்பேஸ் டிரக்டரிஸ் என டைப் செய்து உள்ளிடுகிறோம்
வெளியீட்டை பாருங்கள்
சில சமயம் நிறைய விவரங்கள் தேவையில்லை
கமாண்ட் வேலையை தெரிந்தால் போதும்
அதற்கு வாட் ஈஸ் என்ற கமாண்டை பயன்படுத்தலாம்
அல்லது மேன் ஹைபன் எஃப்
இரண்டுமே ஒரே வரியில் அந்த கமாண்ட் பற்றி சொல்லும்
டெர்மினலை துடைக்க கிளியர் என டைப் செய்வோம்
இப்போது வாட் ஈஸ் ஸ்பேஸ் எல்எஸ் என டைப் செய்து உள்ளிடுவோம்
சில கமாண்ட் களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும்
இந்த தேர்வுகளின் பட்டியலை நாம் விரும்பலாம்
அப்படியானால் நாம் ஹைபன் தேர்வை பயன்படுத்தலாம்
டெர்மினலுக்கு சென்று ப்ராம்ட்டில் எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஹைபன் ஹெல்ப் என எழுதி உள்ளிட்டலாம்
இந்த கையேட்டு பக்கத்தில் உள்ளனவற்றை காண நாம் ஸ்க்ரால் செய்கிறேன்

இந்த டுடோரியலின் பகுதி இவ்வளவேஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக்டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும்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
மேற்கொண்டு விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள் httpspoken tutorialorgNMEICT Intro
மொழியாக்கம் கடலூர் திவா